பிற்காலப் பாண்டியர்கள் தென்னிந்தியக் கலைக்கு பிற்காலப் பாண்டியர்கள் பங்களிப்பு குறிப்பிடத்தகுந்ததாகும். அதற்குச் சிறந்த சான்றாக பதிமூணாம் நூற்றாண்டைச் சார்ந்த, பிள்ளையார்பட்டியிலுள்ள குடைவரைக் கோவிலாகும். இங்குள்ள சிற்பங்கள், கல்வெட்டு ஆகிய இரண்டிற்காகவும் கோவில் முக்கியத்துவம் பெற்றுள்~ பெற்றுள்ளது. நுழைவாயிலில் பார்த்தவண்ணம் அழகான கணேசனின் வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. தேசிவிநாயகம் என குல~

விஜயநகர காலம் விஜயநகர அரசர்களின் ஆட்சிக்காலத்தில் ஒரு புதிய வடிவிலான கட்டடம் கட்டும் முறை உருவானது கோவில்களின் மண்டபங்கள் கட்டப்பட்டன ஒவ்வொரு ஆண்டும் கடவுளர்களின் திரு~ திருவுருவச் சிலைகள் மண்டபங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டன. கோவிலுக்கு வெளிப்புறத்தில் கட்டப்பட்ட தூண்களுடன் கூடிய இம்மண்டபங்கள் பொது நிகழ்ச்சிகளுக்காக உருவாக்கப்பட்டவையாகும். கோவிலுக்கு கிழக்கே பொதுமக்கள் கூடுவதற்காக கட்டப்பட்ட இம்மண்டபங்கள் பெறுக்குடத்திற்கு பொட்டு வைத்தாற்போல் கோவிலுக்கு கோவிலுக்கு மேலும் அழகு சேர்த்தன. மண்டபத்திலுள்ள ஒற்றைக்கல் தூண்கள் கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்துள்ளன. இத்தூண்களின் குதிரைகள், சிங்கங்கள் மற்றும் கடவுளர்களின் சிற்பங்கள் இடம் பெற்றுள்ளன. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், வேலூரிலுள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவில் ஆகியவற்றிலுள்ள கல்யாண மண்டபங்கள் குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தகுந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும் இம்மண்டபங்கள் மிகவும் புகழ்பெற்றது மதுரை கோவிலில் அமைந்துள்ள புதுமண்டபமாகும்.

இயற்கை வடிவுகளான சிலைகள், கோபுரங்கள், பிரகாரங்கள், இசைத்தூண்கள் மலர் அலங்கார வேலைப்பாடுகள், கல்லால் ஆன ச~ சாளரங்கள் ஆகியனவாகும். மேலும் கோவில்களோடு சேர்ந்து

அமைக்கும் பழக்கம் நாயக்கர் காலத்தில் தொடர்ந்து பெரிய வடிவங்ளிலான புடைப்புச் சிற்பங்களை அமைக்கும்முறை அதிகரித்தது என்பதை திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அ~ அழகியநம்பி கோவிலால், திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ண கோவில் ஆகியவற்றில் காணமுடியும் ஆழ்வார் திரு~ திருநகரியில் ஆதிநாதர் கோவிலிலுள்ள தெ~ ~ ற்குவிழா மண்டபம், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் முகப்பில் மேற்கூரையுடன் அமைந்துள்ள புகுமுக மண்டபம் ஆகியவை குறிப்பிடத்தகுந்த எடுத்துக்காட்டுகளாகும் தமிழ்நாட்டில் கோவில்களின் மையப்பகுதிகளில் அவற்றையொட்டி அமைந்திருக்கும் பத்திகளிலும் இடம்பெற்றிருந்த தெய்வங்களின் உருவச் சிலைகள் ஏனைய பகுதிகளிலும் இடம்பெற்று துவங்கின. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ள ஆயிரம்கால் மண்டபம், புதுமண்டபம், திருக்கூற்றுங்குடி, நங்குநேரி வானமா~ வானமாமலையார் கோவில் ஆகியவற்றிலுள்ள இரதிமண்டபம் ஆகியவை இக்கால மண்டபக் கட்டடக்கலைக்கு சிறப்புமிக்க எடுத்துக்காட்டுகளாகும். இக்காலப்பகுதியைச் சேர்ந்த தூண்கள் முந்தைய காலப்பகுதியைச் சேர்ந்தவைகளைக் கட்டிலும்~காட்டிலும் அதிகம் அலங்கரிக்கப்பட்டவைகளாக உள்ளன. ஒற்றைக்கல்லில் மிகப்பெரிய யாளி, குதிரை வடிவச்சிலைகள் உருவாக்கப்பட்டன. அவற்றில் புராண இதிகாசக் காட்சிகள் அரசகுடும்ப உறுப்பினர்களின் இயற்கை வடிவ அளவிலான முழுமையான உருவங்கள், சாதாரண மனிதர்களின் வடிவங்கள், விலங்குகள், பூவேலைப்பாடுகள் ஆகியவை செதுக்கப்பட்டன. இக்காலப் பகுதியின் மற்றொரு சிறப்பம்சம் இசைத்தூண்களாகும். மண்டபங்களில் உள்ள தூண்களின் மேற்பகுதி சிங்கம் அமந்திருக்கும்போல் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு பொது~ பொதுவான கூறாகும். கர்ப்பகிரகத்தின் சுவர்களில் மண்டபங்களிலும் கற்சா~ சாளரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில், திண்டுக்கல்லுக்கு அருகே தடி~ தாடிக்கொம்பில் அமைந்து அமைந்துள்ள கோவில், திருநெல்வேலிக்கு அருகே கிருஷ்ணபுரத்தில் அமைந்துள்ள கோவில், தஞ்சாவூரில் பெரிய கோவிலுக்குள் அமைந்துள்ள சுப்பிரமணியசாமி கோவில் ஆகியவை இக்காலப்பகுதியைச் சேர்ந்த சிற~ சிறப்பித்துச் செ~ சொல்லவேண்டிய, கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய மிகப்பெரிய கலைப்படைப்புகளாகும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், மதுரை கூடல் அழகர் கோவில், திருவில்லிபுத்தூர், திருவெள்ளரை, அழகர்கோவில், திருவண்ணாமலை, திருவரங்கம் ஆகிய ஊர்களிலுள் கோவில்கள் விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் காணப்படுகின்றன இவற்றில் இதிகாசக் கதைகள், பெரும்பாலும் ராமாயணக் காட்சிகள், அரண்மனைக் காட்சிகள் இடம் பெற்றுள்ளன. நவீன காலம் கி பி ஆயிரத்தி அறுநூறுக்கு பின்னர் மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களாக இராமநாத~ இராமநாதபுரம் பகுதியை ஆண்டு வந்த சேதுபதிகள் இராமேஸ்வரம் இராமநாத சுவாமி கோவில்களின் கட்டடக் கலைக்குப் பெரும் பங்களிப்பைச் செய்துள்ளனர். இராமேஸ்வரம் கோவிலின் சிறப்புமிக்க பிரகாரங்கள் நம் கவனத்தை ஈர்ப்பதாய் அமைந்துள்ளன உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் என சொல்லப்படுகிறது. இக்கோவில் மூன்று பிரகாரச் சுற்றுக்களைக் கொண்டுள்ளது. இக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் ஏறத்தாழ ஏழு meter உயரம் கொண்டதாக உள்ளது. வெளிப்பிரகாரத்தின் கிழக்கு மேற்குப் பிரகாரங்கள் நூத்தி இருபது meter நீளமுடையது நீளமுடையவைகளாக உள்ளன. வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பிரகாரங்கள் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து meter நீளமுடையவைகளாக உள்ளன. வெளி வெளிப்பிரகாரத்தைத் தங்~ தாங்கி நிற்கும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட தூண்கள் தனி சிறப்பு கொண்டனவாகும் கொண்டனவாகும். மேலும் இத்தூண்களில் பெரும்பாலானவை அலங்கார வேலைப்பாடுகளைக் கொண்டுள்ளன. இம்மூன்று பிரகாரங்களும் அமைந்துள்ள பிரகாரமே மிகப் பழைமையானதாகும். பாறைகளில் சிற்பங்களைப் படைப்பது பல்லவர்கால சிறப்புக்கூற்றாக அமைந்திருந்தது. முற்காலச் சோழர்களின் காலம் பேரழகுமிக்க விமானங்களையும் பெயர்பெற்றதாகும். பிற்காலச் சோழர் காலம் பொலிவுமிக்க கோபுரங்களாகப் புகழ்பெற்றது. மண்டபங்களின் விஜயநகர காலப்ப~ தனிச்சிற்பமாகும். நவீனகா~ காலத்தில் பிரகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டன.

இருந்தபோதிலும் பலவகைப்பட்ட பிரிவுகளால் ஆசீவீகம் மட்டுமே இடைக்காலத்தில் பிற்பகுதிவரை செயல்பாட்டில் இருந்தது. ஆனால் சமணமும், பௌத்தமும் நவீன காலம் வரையிலும் தொடர்ந்து செழிப்படைந்தன. மகாவீரரும் புத்தரும் தங்கள் அறை~ போதனைகளை வேத மதத்தின் பலிகொடுக்கும் வழிபாட்டு முறைகள் எதிராக வைத்தனர். அவர்களின் பேதனைகள் பாதுகாக்கப்பட்டு, பல்வேறு சமூகப் பிரிவுகளைச்

சமணம் சான்றுகள், இலக்கியங்கள் மகாவீரரின் அறவுரைகள் ஓராயிரம் ஆண்டுகளாக அவருடைய சீடர்களால் வாய்மொழி மூலமாகவே மக்களுக்குச் சொல்லப்பட்டு வந்தன. சமணத்தின் தொடக்க காலத்தில் சமத்துவ~ சமணத்துறவிகள் சமணத்தின் ஐந்து உறுதிமொழிகளைக் கடுமையாகப் பின்பற்றினர். சமயம் சார்ந்த கையெழுத்துப் பிரக~பிரதிகளே சொத்தாகக் கருதப்படாமல் சமயம் பற்றிய அறி~ அறிவானது ஆவணப்படுத்தப்படவில்லை. மகாவீரர் இயற்கை எய்திய இருநூறு ஆண்டுகளுக்குப் பின்னர், சமண அறிஞர்கள் பா~ பாடாலிபுரத்தில் ஒரு பேரவையைக் கூட்டித் தங்கள் சமயம் சார்ந்த வேதனைகளை~ வேத~ போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்கும் முயற்சியை மேற்கொண்டனர். இது தொடர்~ தொடர்பாக கூட்டப்பட்ட முதல் சமணப் பே~ பேரவைக்கூட்டம் இதுவேயாகும். சட்ட விதிகளை வரையறுப்பதில் ஒருமித்தக்கருத்து எட்டமுடியாமல் போனதால் இக்கூட்டம் தோல்வியால் தோல்வியில் முடிந்தது. இருந்தபோதிலும் கி பி ஐந்தாம் நூற்றாண்டில் வல்லபியில்

ஞானமும் கொண்ட கற்றறிந்த பல சமணத் துறவிகள் சமண சமயம் தொடர்பாகப் பல்வேறு தலைப்புகளான உரைகளைத் தொகுத்தனர் ஏறத்தாழ கி பி ஐநூறில் சமண ஆச்சாரியார்கள் ஒன்றை உணர்ந்தனர். அதாவது கடந்தகாலம், நிகழ்காலம் ஆகிய காலப்பகுதிகளைச் சேர்ந்த பல அறிஞர்களால் தொகுக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமண இலக்கியங்களையும் மனம் செய்வது மிகச்சிரமமானது என்பதை உணர்ந்தனர். உண்மையில் சமணம் குறைந்~ குறித்த மிக முக்கியச் செய்திகள் இழக்கப்பட்டு விட்டன. ஆகவே அவர்கள் தாங்கள் அறிந்த சமண இலக்கியங்கள் அனைத்தையும் ஆவணப்படுத்துவது என முடிவுசெய்தனர். கி பி முதலாம் நூற்றாண்டில் சமணத்தில் பெரும்பிளவு ஏற்பட்டு திகம்பரர், சுவேதாம்பரர் என இருபெரும் பிரிவுகள் ஏற்கனவே தோற்றம் பெற்றிருந்தன. திகம்பரர் சுவேதாம்பரர் ஆகிய இரு பிரிவினருமே ஆக~ஆகமே சுதந்திரங்களை தங்களின் அடிப்படை நூல்களை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் உள்ளடக்கம், கொடுக்கப்படும் விளக்கம் ஆகியவற்றில் வேறுபட்டனர். சமண இலக்கியங்கள் சமண இலக்கியம்~ இலக்கியங்கள் பொதுவாக இருபெரும் பிரிவுகளை பிரிக்கப்பட்டுள்ளன. ஒண்ணு ஆகம சுத்திரங்கள்~ சூத்திரங்கள் ஆகமே~ ஆகம சூத்திரங்கள் பல சமண சமயப் புனித நூல்களைக் கொண்டுள்ளது. அவை அர்த்தமகதி பிர~ பிராதிக மொழியில் எழுதப்பட்டுள்ளது. பன்னிரெண்டு நூல்களைக் கொண்ட அவை மகாவீரரின் நேரடி போதனைகளைக் கொண்டுள்ளன. அவை மகாவீரரின் நேரடிச் சீடர்களை தொகுக்கப்பட்டவையாகும். பன்னெண்டாவது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாகக் கருதப்படுகிறது. ஆகமங்கள் அல்லது அல்லாத இலக்கியங்கள் ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் என்பன ஆகமங்கள் மேல் எழுதப்பட்ட உரைகள், விளக்கங்கள், தனிநபர்களால் எழுதப்பட்டு துறவிகளாலும் அறிஞர்களாலும் தொகுக்கப்பட்ட நூல்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். அவை பிராகிருதம், சமஸ்கிருதம், பண்டைய மராத்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, இந்தி, கன்னடம், தமிழ், ஜெர்மன், ஆங்கிலம் ஆகிய மொகி~ மொழிகளில் எழுதப்பட்டுள்ளன. மொத்தம் எண்பத்து நான்கு நூல்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளன. . அவற்றுள் நாப்பத்தி ஒரு~ நாப்பத்தி ஓராவது சூத்திரங்கள், பன்னிரெண்டு உரைகள், ஒரு மாபெரும் உரை ஆகிய ஆகியன இடம் பெற்றுள்ளன நாப்பத்தி ஒரு சூத்திரங்கள் என்பன பதினோரு அங்கங்களையும் பன்னிரெண்டு உப அங்கங்களையும், ஐந்து சோடாக்களையும் மூலம் ஐந்து மூலங்களையும் பத்ரபாகுவின் கால்பசூத்ர போன்ற எட்டு பல~ பல்வகைப்பட்ட நூல்களை கொண்டுள்ளது. பஞ்சதந்திரம் எனும் நூலில் பெருமளவில் சம~ சமணத்தின் தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது. இவைகளோடு இந்தி, தமிழ், கன்னடம் ஆகிய இந்திய பிர~ பிரந்த்~ பிரந்தி~ பிராந்திய மொழிகளில் எழுதப்பட்ட சில சமண நூல்களையும் நாம் பெற்றுள்ளோம். அதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்மொழியில் எழுதப்பட்ட காப்பிய நூலான சீவகசிந்தாமணி ஆகும். இந்நூல் சங்க சங்க இலக்கிய மரபில் திருத்ததக்கத் தேவர் என்பாரால் இயற்றப்பட்டது. இந்நூல் தன் சொந்த முயற்சியால் மேந்நிலையில் அடைந்த சமயப்பற்றுடைய, இறுதியில் துறவுபூண்ட ஒருஅரசின் வாழ்க்கையை வர்ணிப்பதாகும். தமிழில் எழுதப்பட்ட மற்றொரு அறிவுசார் நூலான நாலடியார் சமணத்துறவி ஒருவரால் இயற்றப்பட்டதாகும். திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் ஒரு சமணர் என நம்பப்படுகிறது. தமிழ் நாட்டில் சமணங்கள் சமணர் கர்நாடகாவிலிருந்து கொங்குப்ப~ பகுதிக்கு காவேரி க~கஜமுகப்பகுதிக்கு புதுக்கோட்டைப் பகுதிக்கும். இறுதியில் பாண்டிய நாட்டுகள்~ நாட்டுக்குள்ளும் இடம் பெயர்~பெயர்ந்தனர் என்பதற்கான தெளிவான சான்று உள்ளது. பொதுவாகத் தமிழர்கள் திகம்பரர் பிரிவைச் சேர்ந்தவர்களாய் இருந்தனர். களப்பிரர்கள் சமண சமயத்தின் ஆதரவா~ ஆதரவாளர்களாய் இருந்த~ இருந்ததாக நம்பப்படுகிறது சித்தன்னவாசல் குகைக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்திலுள்ள சித்தன்னவாசல் குகை நிலத்திலிருந்து எழுவது meter உயரமுடைய பெரும்பா~ பெரும்பாறையொன்றில் அமைந்துள்ளது. இதன் ஒரு முனை ஏழடிப்பட்டம் எனப்படும் இயற்கையாக அமைந்த குகையும், மற்றொரு முனை

உள்ளன. வேலி அமைக்கப்பட்டுள்ள குகையின் பின்னே தரையில் பதினேழு சமணப்பாடு~படுகைகளை அமைக்கப்பட்டுள்ளன. வரிசை~ வரிசைகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கல்துலிடங்கள் சமணர்கள் தங்குமிடங்களாக இருந்துள்ளதாய் நம்பப்படுகிறது. இத்துறவிகளின் கற்படுக்கைகளில் அளவில் பெரிதாக இருக்கும் ஒன்றில் கி முஇரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் பிராமிக் கல்வெட்டு உள்ளது கி பி எட்டாம் நூற்றாண்டே, அதற்குப் பின்னராக காலப்பகுதியைச் சேர்ந்த கல்வெட்டுக்களுக்கும் உள்ளன. அவைகளில் துறவிகளின் பெயர்கள் குறிப்பிட்டுள்ளன. அவர்கள் இவ்விடத்தில் தனிமையில் தங்கள் வாழ்வைக் கழித்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அறிவார் கோவில் எனும் பெரு~ பெயருடைய சித்தன்னவாசல் குகைக்கோவில் குன்~ குன்றின் மேற்குப் பகுதியில் அமைந்துள்ளது. கோவிலின் முகப்பு எளிமையானதாக கல்லில் செதுக்கப்பட்டு நான்கு தூண்களைக் கொண்டுள்ளது. கி பி ஏழாம் நூற்றாண்டில் முற்காலப் பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட இக்கோவில் முன்பகுதியில் அர்த்த மண்டபமும் பின்பகுதியில் கருவறையும் உள்ளன. இக்கோவிலில் காணப்படும் சுவரோவியங்கள்

இதைத்தனது பாதுகாப்பின் கீழ்க்கொண்டு வந்தது. அதன் பின்னர் இதைச் சுற்றி வேலி அமைக்கவும், பார்வையாளர்களின் வருகையை முறைப்படுத்தவும் இருபது ஆண்டுகளாயின. கருவறைக்குள் நுழைவதற்கு முன்பாக உள்ள மண்டபத்தின் இடது புறச்சுவரில் தீர்த்தகாரர்களின் புடைப்புச் சிற்பங்களும் வலப்புறச்சுவரில் ஆச்சாரியார்களின் புடைப்புச் சிற்பங்களும் உள்ளன. காஞ்சிபுரத்தில் சமணர்கள் திருப்பதிக்குன்றாம் திருப்பருத்திக் குன்றம் பல்லவர்களின் ஆட்சிக் காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கியது. கி பி ஏழாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் வருகை புரிந்த சீ~ சீனப்பயணி யுவான் சுவாங் அங்கு பெரும் எண்ணிக்கையிலான பௌத்தர்களும் சமணர்களும் இருந்ததாகத் தனது பயணக் குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான பல்லவ அரசர்கள் சமண~ கள்~ சமணர் சமணர்களாவர். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் சமணராக இருந்தவராவார். காஞ்சியில் இருந்து இரண்டு சமணக் கோவில்கள் உள்ளன.

தீர்த்த~ தீர்த்தநா~ தீர்த்தங்கரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சந்திரபிரபா கோவிலாகும். பல்லவர் கட்டடக்கலைக்கு பாணியில் இக்கோலி~ இக்கோவில்கள் அமைந்துள்ளன. ஆனால் காலப்போக்கில் இவை சேதமடைந்து சேதமடைந்துவிட்டன விஜயநகர ஆட்சியின்போது ஆயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஏழில் புஷ்பசேனா என்னும் சமண முனிவரின் சீடரான என்பவரும் விஜயநகர அரசர் இரண்~ அமைச்சரும் சேர்ந்து கோவிலை விரிவுபடுத்தினர். ப்ரித்விராஜ் சவ்ஹான் ப்ரித்விராஜ் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நூத்தி தொன்னூத்தி ரெண்டு BE பொதுவாக ப்ரித்விராஜ் சவுகான் என்று அழைக்கபடுவர். பன்னிரெண்டாம் நூற்றண்டில் திருப்பூர் பகுதியில் டெல்லி மற்றும் அஜ்மீர்யை ஆண்ட சவுகான் வம்சத்தின் அரசர் ஆவர். ப்ரித்விராஜ் ஸ்வஹான் ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர். அஹமு அக்பு முன் டெல்லியில் சிம்மாசனத்தில் அமர்ந்து கடைசி சுதந்திர இந்த மன்னர் வரலாற்று ஆகாரங்களின்படி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்திரெண்டு

முஹம்மத் கோரி தனது கண்களை வெளியில் எடுத்திட்ட எடுத்த போது ப்ரித்விராஜ் சவ்ஹானுக்கு மரண தண்டனை விதிக்க படுவதற்கு முன்பு தனது ஷ்வேபதி அம்புகளின் திறமையை

பித்தளை தட்டியில் தட்டினார். பின்னர் சத்தத்தை அடையாளம் கண்டு கொண்ட ப்ரித்விராஜ் அவரது மார்பை நேரடியாக குறி வைத்து அவரை கொன்றார். அதை இடத்திற்க்கு தனது நண்பரையும் தன்னுடன் கைது செய்யப்பட்ட வாசு தந்த தாயும் கட்டிபிடித்து இவரும் ஒருவரில் யாவரும் தகுதியை கடந்து தியாகம் செய்தனர். இந்த வரலாற்றில் நிகழ்வு என்றும் நினைவில் இருக்கும் வசந்த பஞ்சாமி அன்று நடந்தது. பிறப்பு மற்றும் குழந்தை பருவம். ப்ரித்விராஜ் சாவுகான் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்து ஏழு தேதி பிறந்தார். ப்ரித்விராஜ் சவுகான் அந்நிய படலில் பிறந்தார். இவரின் தந்தையின் பெயர் ராஜா சோமேஷ்வர் சவுகான் ப்ரித்விராஜ் சவுகான் பிறந்த போது சமேஷ்வர் சவுகான் தாலே சீக்கியர்கள் தலைநகரில் இருந்தார். சோமேஷ்வர் சவுகான் தனது தந்தை வழி மாமாவான காலக்கிய நரேஷ் குமார் வால் சோழன்கியுடன் அணி வசித்து வந்தார் ப்ரித்விராஜ் சவுகாலியர் தாயார் பெயர் கமலாவதி கமலாவதி திவ்ய மன்னர் அனல்வார் தேவ்ஹரி இரண்டாவது மகள் அனல்வார் தேவர் முதல் மகள் மூத்த சுந்தரியை கனக ராஜா விஜய பாலனின் திருமணம் செய்துக்கொண்டார். ப்ரித்விராஜ் பாவங்களுக்கு அவரைவிட இரண்டு வயது இளைய ஹரிராஜ்

சகோதரர் உள்ளார். ப்ரித்விராஜ் மற்றும் ஹரிராய் இருவருக்கும் அணிகன் படி பிறந்தவர் ப்ரித்விராஜ் சகோதரன் சகோதரி ரித்தி குமாரி டெல்லியில் பிறந்தவர். அவர் ப்ரித்விராஜ் கூறுமாறு அரச குழுக்களிடம் வேண்டுகோள் விடுவித்தாது வரலாற்று கூறபட்டுள்ளது. அதன்பின் குழந்தையின் வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதாகவும் இருக்க இந்த இளவரசருக்கு பிரத்விராஜ் என்று பெயர் சூட்டபட்டுள்ளது என்று ராஜா புரோஹித் கணித்தார். அப்படி ஒரு ஏரியே இருக்காது எங்கே இவன் வாலை அசைக்கமாட்டான் சூரிய மனுஷன் வயிற்றில் இருந்து பிறந்த இந்த திங்கள் உதிக்கபட்டது இந்தியாவில் சக்கரவர்த்தி சக்ரவர்தியாக மாறி டெல்லியில் தனது வாழ்வை நிமிர்த்தம் ப்ரித்விராஜ் ராசா கவிதையை எழுதுகிறார். இது ஒரு திரவ மற்றும் பச்சை பூமி துக்லையே அ ஜெய் போகி ஜிம்மி பாலிய நண்பர். ப்ரித்விராஜ் என்ற குழந்தை தனது வளர்த்தால் மகாராஜாக்களின் கோடைகளை எடுத்து செல்லும் சிம்மாசனத்தில் வக் மகிமையை அது அதிகரிக்கும் அதாவது கலியுகம் பூமி சூரியனை போல பிரகாசமாக இருக்கும். இவ்வாற~இவ்வாறு ப்ரிதிவ்ராஜின் குழந்தை பருவம் அன்பில்லண்டனின் ககாஸ்லிங் எரிக்கும் அலங்கிரிக்கப்பட்ட இடையில் அமர்துள்ள ராஜா பிரசாத என்ற பரந்த பகுதியில் கிடந்தது அவரது பாலிய நண்பர்கள் ஆனா மிதூரை ஜெயசிங் வர்மர் பவிச்சந்திரா கட்டார் ஆகியோர். ஹன்சிங் , காங்கிரி , கங்குரோய், அர்ஜூன், சாகுலி, தஞ்சரம் பாய், பண்டித் ஆகியோர் அவர்களுடன்

செப்டம்பர் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தில் எட்டில் இருந்து இருபத்து நான்கு மார்ச் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி இரண்டு ராஜ்ஸிபேட். செப்டம்பர் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி எட்டு

சோமேஷ்வர் சவுகான்.

ஹரி ராஜ் சவுகான். லோங்கோவால் மற்றும் ப்ரித்விராஜ் சவுகான் வம்சம்? லோங்கோவால் கிராமத்தை சேர்ந்த பிரபல எழுதாளரும் வரலாற்று ஆசிரியரும் ஆனா கியானி கியான் சிங்கை பற்றி பஞ்சாபி இலக்கிய ஆய்வு வாரியம் என்ற துறையின் கீழ் பஞ்சாப் அறிஞ்ர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தை வெளியிட்டனர். இந்த புத்தகத்தை பஞ்சாப் கல்வி மற்றும் மொழி அமைச்சர் பண் அமர்நாத் நித்தியானங்காட்சி என்ற புத்தகத்தில் மாள்வாவின் பிரபல ஆராய்ச்சியாளர் சாம் சக்ரவர்த்தி திலாத்தலின் உள்ளியில் ப்ரித்விராஜ் சவ்ஹான்னின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று எழுதி உள்ளார். கியானி கியான் சிங் தனது பன் பிரகாஷ் புத்தகத்தில் இறுதியில் தனது மொத்த தொகையையும் கொடுத்துள்ளார். அவரை பொறுத்தவரை அவரது நாட்டம் சவுகான் வம்சத்தில் புகழ் பெற்ற மன்னர் ப்ரித்திவிராஜ் சவ்ஹான்னை ராய் பித்தோர சந்திக்கிறது. கியானி கியான் சிங்கும் தனது பன் பிரகாஷ் புத்தகத்தின் இறுதியில் தனது தொகையை கொடுத்துள்ளார் அவரை பொறுத்தவரை அவரது சவுகான் ராம் ராஜ் சிங் புகழ் பெற்ற மன்னரான ப்ரித்விராஜ் சவுகான் அவரை பொறுத்தவரை

ப்ரித்விராஜை கைப்பற்றியபோது ராணி தீரா துருக்கியர் களின் கைகளில் சிக்கவில்லை ரன்திட்ரோ மற்றும் வல்தீரோ இரண்டு ஒன்று விட்ட சகோதரர்கள். டெல்லி ராஜ் பாய் ஹிப்ரோதின் கீழ் ஒருவர் மற்றும் ஆம்பூர் ராஜ் பாய் ராவ்வின் ப்ரித்விராஜ் துருக்கி அவர்களுடன் ஏழு போர்க்களம் நடத்தினார். ஆறு போர்களில் அவர் வெற்றி பெற்றார் ஏழா~ஏழாவது அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். ராய் வீராவின் முடிவில் வர்ணி உன் தலையின் விதியில் நீ எனக்கு கொடு உனக்கு பக்தி கிடைக்கும் என்று கேலி செய்தார். உங்களால் உங்கள் சகோதரனை சிறையில் இருந்து விடுவிக்க முடியவில்லை. நான் அவனை காப்பாற்ற அழைத்து வருகிறேன் என்று வெட்கப்பட்டு நடத்~நடத்தான் அவரிடம் ஆயிரத்தி தோ~ தொண்ணூறு பயணிகள் இருந்தனர் நடந்துக்கொண்டே அ~அத்தாகே அடைந்தான். அங்கு த்ரோட்டின் மலா அவரிடம் மூன்று நாட்களுக்கு முன்பு ஒருவர் தற்பொழுது கொல்லபட்டார் என்று கூறினர் அவர் ரெண்டு கண்கள் ரெத்தம் கொட்டியது. பிறந்ததால் மிகவும் வருத்தமடைந்த அவர் அருகே உள்ள காடுகளில் வசிக்க தொடங்கினார் சமூகத்தின் ராணியான ஏற்றப்பட்டது அரசர் இறந்த பிறகு ராணிகளுக்கு அரச துறையும் அனைத்து பணிகளையும் மிகுந்த கோப்புடன் செய்து வந்தார். அவர் மிகவும் மற்றும் புத்திசாலித்தன வீராவை தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டார். அந்த காலத்தில் அரசர்கள் தங்கள் ராஜியத்தையும் ராஜியத்தையும் பாதுகக்கவேண்டி இருந்தது.

வீராவுக்காக ஒரு வருடம் முழுவதும் காத்திருந்தாரா? கன்வீர் ராய் வீராவுக்காக ஒரு வருடம் ஒரு வருடம் முழு காத்திருந்தார் பின்னர் தேடுவதற்காக நூறு ரைரர்கள் உடன் பஞ்சாப் நோக்கி புறப்பட்டாள். அவள் கணவன் காசிக்கு வடக்கே போய் சிலோன் காடுகளில் வே என்ற எழுத்து காணப்பட்டால் ராய் வீரா அவரிடம் முழு கதையும் கூறினார். அவர்கள் அங்கே காடுகள் வாழ தொடங்கினர் இங்கு தான் ராய் வீராவுக்கு ஏழு மகன்கள் பிறந்தன. அவர்களின் பெயர்கள்

அலா ஆகிய இருவரையும் கொள்ளை அடித்து வந்தார். இதன் காரணமாக அவரது பெயர் டோநோக் இரண்டையும் கொள்ளை அடிப்பவர் என்று மாறியது மற்றும் அடுத் படியாக. உலாட் என்று மாறியது பின்னர் அருங்காட்சியர்கள் தாயித்யாவின் மகன்களின் பெயர்களை துராதர் கிம் போதர் தந்த லோங்கோதர் ராஜாஜீன் ராணி தர் மற்றும் வினானிதர் என்று எழுதியுள்ளனர். குர்தன் தாலே கொல்லப்பட்டாரா? ரானிடர் பார்பார் செல்லும் விளியில் காசியின் இடது புறத்தில் உள்ள தோளின் கண்ணியில் வசித்து வந்தார். ராஜா டட்டோர் ஒரு வயல்களை கொண்ட தனியே வசித்து வந்தார். சர்தார் கொல்லப்பட்டார். அவரது ராணி துருக்கே கே கே வயல்களுக்கு அருகில் வசித்து வந்தார் தற்பொழுது குருட்டல்வன் தம் ஒருவன் இருக்கும். இடத்தில் அம்போர் வசித்து வந்தார். ஊட்டிக்கு முன்னாள் முஹாமன் இடது புறத்தில் பின்னர் வாழ்ந்தார். இப்பொழுது இருக்கின்ற இருக்கும் உயரமான மேட்டில் லோகொதோர் வாழ்ந்தார். மேலும் வார்கியாணி பட்டி மக்கள் வாழ்ந்த இடத்தில் பினானிதர் வாழ்ந்தார். குரு அர்ஜுன் தேவ் படைப்பு, கலை மேலாண்மை மற்றும் கருத்தியல் ஸ்ரீ குரு அர்ஜுன் தேவ்ஜி சீக்கியர்களின் ஐந்தாவது குரு ஆவார் ஆத்வி நான்காவது குரு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 இந்த நூல் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாலில் தொகுக்கப்பட்டது முடிந்தது குரு அர்ஜுன் தேவ்ஜி அதில் முதல் நான்கு குருக்கள் பதினைந்து பக்தர்கள் மற்றும் குரு உறவினர்களின் வசனங்களை சேர்த்துள்ளார், குரு கிரந்த சாஹிப்பின் இறுதி பெரும்பாலான வசனங்கள் குரு அர்ஜுன் தேவ்ஜியின் வசனமாகும் அவரது கருத்துக்களான தனது உறுதியையும் உறுதியையும் வெளிப்படுத்தும் குருஜி அக்கால அரசாங்கத்தின் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு ஹஷாகத் குடிப்பதன் மூலம் சீக்கியர்களின் தியாகிகளின் தங்க பாரம்பரியத்தை உடைத்தார் கலவை

பாணியை இயற்றினார். ஆயிரத்தி அறுநூற்றி நான்கு முதல் கிபி போது இயற்றப்பட்டது குருஜியின் முக்கிய கவிதைகள் ஆதி ராகங்கள் கட்டற்ற வசனங்கள் கௌரி சுக்மணி சுக்மணி சாகிப் என்பது சிரோமணி ஸ்ரீ குரு அர்ஜுன் தேவ்ஜியின் முழு கவிதைகளிலும் மிகச்சிறந்த மற்றும் மிக முக்கியமான படைப்பாகும். இது குர்மதி தத்துவத்தையும் குர்மதி கவிதை இலட்சியத்தையும் வெளிப்படுத்துகிறது. சுலோகங்கள் ஆகும் மனித வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மன மற்றும் ஆன்மீக பிரச்சனைகள் அமைதிக்காக சரியாக தீர்க்கப்பட்ட இடைக்காலத்தின் நிர்வாகி என்று அழைக்கப்படுகிறது சுக்மணி என்பதன் அர்த்தம் மனதிற்கு மகிழ்ச்சி என்று கூறினார். வசனம் கொடுப்பது செய்யப்பட்டுள்ளது சுகமணி ஒரு ஆன்மீக படைப்பு என்றாலும் இது இருந்த போதிலும் இது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 அஞ்சலி இது ஒரு சமஸ்கிருத வார்த்தையின் அர்த்தம் கூப்பிய கைகளுடன் மன்றாடுவது. இறைவன் நாமம் பெறுவதற்காக செய்யப்படும் மன்றாட்டு குரு அர்ஜன் தேவ்ஜிக்கு இரண்டு அஞ்சலிகள் நான்கு வசனங்களும் இரண்டு எட்டு வசனங்களும் உள்ளன. இந்தக் கவிதை இந்த வடிவத்தில் குருஜி ஜீவனுக்கு தன்னைத்தானே சரணடையுமாறு கற்பித்தார். மனிதனின் மாய ஆசையை துரத்தல் சத்தியத்தின் உத்வேகம் அகநிலை தீமைகளை துரத்தல் ஆகியவற்றை வலியுறுத்தப்பட்டுள்ளன இவை கொடிய ராகத்தில் உள்ளன பர்காமா மத் பர்காமா என்றால் பன்னிரண்டு மாதங்கள் என்பது குரு சாஹிப் இயற்கையான சூழலில் முன் வைத்த ஒரு கவிதை விளக்கம் இயற்கையில் மாற்றம் ஏற்படுவது போல மனித உணர்வுகளிலும் மாற்றம் உள்ளது. அதன் அடிப்படை முன்மாதிரி மற்றும் ப்ரஹன் இஃப்தரி அதன் கதாநாயகி இதில் கணவன் வடிவான கடவுளை பிரிந்து பெண் உள்ளம் தவிக்கும் நிலை இயற்கை காட்சிகளுடன் இணைந்து குருக்கள் விவரித்துள்ளனர் அதில் சேற்றில் இருந்து மாகா முதல் சிதைவு நிலை வரை மற்றும் கணவன் வடிவம் கடவுளுடன் இணைந்த நிலை ஆன்மீகம் மாயவதம், ஒழுக்கம், மற்றும் கலாச்சாரம் ஆகியவை பர்காமாவில் விவரிக்கப்பட்டுள்ளன குணவந்தி சூகி ராகம் முன்வந்தி என்பது பதிமூன்று வரிசைகளைக் கொண்ட சுகி ராகத்தில் குருஜியின் பிரதிநிதி முக்கியத்துவம் வாய்ந்த செல்வாக்கு மிக்க மற்றும் குறியீட்டுப் பாணி ஆகும். இதன் முக்கிய மற்றும் அடிப்படை கருப்பொருள் பிரபு மிலாப் ஆகும். அறிஞர்களின் கூற்றுப்படி குன்வந்தி என்பது நல்ல குணங்களைக் கொண்ட ஒரு பெண்ணின் காதல் இதற்கிடையில் அறுபது சிறந்த குணங்கள் விளக்கப்பட்டுள்ளன. சுய சரணாகதி மற்றும் பணிவுடன் இறைவனின் முன் தங்களை நிலைநிறுத்திக் கொண்ட இறைவனுடன் ஐக்கியம் அடைகின்றன. ஐந்து திர்ஹதே திர்ஹதே என்பது ஆசா ராகத்தில் உள்ள பாணி அனைத்து வசனம் இது ஒவ்வொன்றும் எட்டு வசனங்கள் கொண்ட மூன்று சரணங்களை கொண்டுள்ளது. இதில் கடவுளை சந்திக்கும் ஏக்கம் பிரிவின் வலி மற்றும் இணைவதில் உள்ள மகிழ்ச்சி ஆகியவை மிகவும் மனதை கவரும் விதத்தில் வழங்கப்பட்டுள்ளன இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் குரு அர்ஜுன் தேவ் இந்த புகழ்பெற்ற படைப்பில் இருபத்தி இரண்டு எழுத்துக்களின் அடிப்படையில் விளக்கி கற்பித்துள்ளார். இதில் ஐம்பத்தி ஐந்து சரணங்களும் ஐம்பத்தி ஆறு ஸ்லோகங்களும் உள்ளன. பகத் கபீர் மற்றும் குரு அர்ஜுன் தேவ் என்பது குரு கிரந்த சாஹிப்பில் உள்ள இரண்டு எழுத்துக்கள்